பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு அந்பக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து--

இங்க வந்து ஒரு பாலந்தெரியிது அப்றோ வந்து வானோ வந்து கிளியரா இருக்கு மேவோல்லா வெள்ளையா இருக்கு.

இங்க பெரிய மரங்கள் எல்லாம் தூரத்தில தெரிது.

தண்டவாளொ இருக்கு. நெறைய கல்லெல்லா இருக்கு. அப்றோ பச்ச கலர் டிரெயின் நிக்கிது.

கரண்ட் கம்போ இருக்கு பின்னாடி வந்து நெறைய மரங்கள்ருக்கு மல தெரியிது.

இது நைட் டைமாருக்கு பில்டிங் பின்னாடி இரண்டு பில்டிங் இரு--

இது வந்து ஒரு ஆஃபீஸ் .

நோட்டீஸ் போர்டுல வந்து ஒரு கேர்ள்ட்ருக்க மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்ட்ருக்கு அப்றோ சாமி படோ ஃபிரேம் போட்டு மால போட்ருக்கு.

எல்லா நின்னுட்ருக்காங்க அப்றோ ஒரு நாலு ஸ்கூட்டி நிக்கிது.

இங்க ஒரு ஆள் வந்து கோட் போற்றுக்கா டை இருக்கு.

தூரத்துல தண்ணி இருக்கு அல வருது.

வந்து கீழ ஒரு ட்ரம் மாதிரி இருக்கு.

அப்றோ தொட்டி வந்து செடி தொங்கவுட்ருக்காங்க.

பின்னாடி வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இந்த லைப்ரரி பார்ட் பார்ட்டா நெறைய புக்கு வச்சிருக்காங்க.

மான்ற ஒரு ரெண்டு மான் வந்து புல்லு சாப்புடுது.

ரெண்டு பேர் ப்ளூ கலர் சாரி கட்டிருக்காங்க.

வீட்ல கூட பிங்க் கலர்ல ஒரு வீடிருக்கு.

இது வந்து ஒரு பார்க்கு இங்க சர்க்கஸ் இருக்கு ஊஞ்சல் இருக்கு.